Ma'am அது கூட வந்து பாத்திங்கனா capsicum இருக்கும் onion இருக்கும் அப்புறம் எதனாச்சு இருக்கும் சரிங்களா ஆஹ் okay ma'am Toppings எல்லாமே அது இருந்தா தான் ma'am pizza நல்லா இருக்கும் இல்லனா நல்லாவே இருக்காது ma'am Okay வா ma'am சரி ma'am pizza ஒண்ணு வேற என்னலாம் வேணும் உங்களுக்கு வெறும் pizza மட்டும் போதுங்களா? சரிங்க ma'am இப்போ offers எல்லாம் போயினிருக்கு ma'am combo offers எல்லாம் Hello Ma'am இப்போ pizza offers எல்லாம் போயின்னு இருக்கு ma'am combo offer அந்த மாறியெல்லா. ஹம் அந்த மாறி எதுனாச்சு இது பண்ணிகனுமா? இதுவே போதுங்களா? சரி ma'am அஹ் இப்போ வந்து நீங்க அத order பண்ணிங்கல்ல ma'am அது கூட வேணுங்களா? சரி ma'am அது என்னென்ன order பண்ணிங்க அது சொல்றீங்களா? Hello Hello அஹ் ma'am என்ன என்ன order பண்ணிங்க சொல்றீங்களா? இல்ல ma'am வெறும் pizza மட்டும் தானா? இல்ல ma'am Ma'am அது okay ma'am அது நாங்க பண்ணிதாறோம் நீங்க நீங்க கொஞ்ச நேரத்துல முன்ன order பண்ணிங்கள அது கூட வேணும் சொன்னீங்கலே ma'am அது ஆஹ் அது என்னதுன்னு சொல்றீங்களா ma'am சொல்றோம் அதான் ma'am என்னன்ன சொன்னிங்க சொல்றீங்களா? இட்டிலியா ma'am எத்தினி ma'am வேணும் உங்களுக்கு? இட்லி எத்தினி ma'am வேணும்?

அதான் ma'am fifty இட்லி வேணுங்களா? உம் five zero

Okay ma'am வேற ma'am Fifty தோச fifty இட்டிலியா ma'am சேரீங்க ma'am வேற ma'am okay ma'am வேற ma'am Fifty ஆஹ் ஆமா ma'am fifty தோச fifty இட்லிங்களா? Okay ma'am ஆஹ் வேற எதுனாச்சு தேவ ஒரு pizza அம்பது இட்லி அம்பது தோச correct ங்களா? Ma'am தோச வந்து கல்தோச மாறி வேணுங்களா? இல்ல paper roast மாறி வேணுமா? இல்ல ghee roast வேணுமா? ஓ ஓ அப்டிங்களா ma'am சேரி சேரி ma'am அப்டியே இருங்க ma'am எவ்வளோ ஆச்சு total சொல்லிட்றேன் Hello Hello ma'am total one lakhs fifty thousand two hundered rupees ஆகுது ma'am okay ங்களா ma'am hello என்ன ma'am? Advance எதுக்கு ma'am வீட்டுலதான ma'am இப்ப delivery பண்ணுவாங்கல்ல நீங்க total லா pay பண்ணிருங்க இல்லனா ஆஹ் cash on delivery பண்ணிட்றீங்களா ma'am

ராமக்காபேட்டைங்ளா? Okay ma'am one second இருங்க ma'am ஆஹ் okay ma'am phone number ma'am Six three seven zero ma'am one second ma'am proper ஆஹ் சொல்லுங்க ma'am Okay ஆஹ் okay ma'am okay ஆஹ் சேரிங்க ma'amma'am இப்போ இது வந்து வர்றதுக்கு one hour ஆகும் ma'am okay ங்களா? ஏன்னா fifty தோச fifty இட்லிலா சொல்லிருக்கிங்க. அதுனால சீக்கிரம் சீக்கிரமா பண்ணி உங்களுக்கு fresh ஆஹ் அனுப்புச்சு விடனும்ல ma'am அதுனால one hour ஆகும் okay ங்களா ma'am ma'am confirm பண்ணட்டுங்களா? Ma'am confirm பண்ணிட்டேன் பாருங்க உங்களுக்கு வந்து OTP அப்றம் delivery boy ஓட number வந்துருக்கும் பாருங்க வந்துருக்குங்களா ma'am? ஆஹ் சரி ma'am okay ma'am இன்னும் வேற எதுனாச்சு தேவை படுதா ma'am எதுனாச்சு information வேணுமா? Okay ma'am thank you ma'am okay ma'am yeah hi ஐஸு எப்படி இருக்கீங்க

நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்ல எல்லாரும் நல்ல இருக்காங்க நீ எப்பிடி இருக்க life எல்லாம் எப்பிடி போகுது ஹம் not bad ஓரளவு நல்லாவே போய்க்கிட்டுருக்கு ஹம் life நல்லா enjoy பண்ணிட்டுருக்கேன் super super கேட்கும் போதே ரொம்ப happy ஆ இருக்கு என்ன madam அதிசயமா call எல்லாம் பண்ணிருக்கீங்க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

அதனால செம்மைய்யா bore அடிக்குது entertainment க்கு எதுவுமே இல்ல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

இல்ல entertainment பண்றதுக்கு எதுவுமே இல்லனா எல்லாமே சுத்தி இருக்கும் நமக்கு அந்த ஒரு விஷயம் பிடிச்சா மட்டும் தானே அதை entertainment ஆ பண்ணுவோம்

so entertainment ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமா இருக்கு நீ வந்து இங்க பாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ entertainment பண்ணுவேன் தான் உனக்கு call பண்ணேன் நீ எனக்கு lecture ல எடுக்காதே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

long drive எந்த மாதிரி இருக்குன்னா fully entertainment ஆவே இருக்கும். so நம்ம வந்து matches பார்க்க போகலாம் so live ஆ வந்து, உனக்கு entertainment வேணும் அப்படின்னா, நம்ம அதுல matches பார்க்க போகலாம் அங்க போயிட்டு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

அதை பத்தி, எனக்கு சொல்றியா like நான் வந்து போவேன். போயிட்டு first அங்க எந்த மாதிரி locations இருக்குன்னு பார்த்துப்பேன். பார்த்துட்டு அவங்களை entertain பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவேன். like free hugs அப்படின்ற இது வந்து, நான் பண்ணிருக்கேன்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

so அவங்க வந்து, free hugs வந்து வாங்கிட்டு போவாங்க. hug or slap ன்ற இது வந்து, வச்சிருப்ப. so அவங்க வந்து, free hugs இல்ல slap வந்து, அடிப்பாங்க ஹம்

ஒரு love அ வந்து, expose பண்ற மாதிரி. so இன்னைக்கு வந்து, hug day actually so நம்ம வந்து, hug ன்றதை வந்து, வேற ஒரு thought process ல இருந்து பார்க்கிறோம். ஒரு அம்மா கிட்ட இருந்து வர்ற, அந்த ஒரு அரவணைப்பு நம்ம எங்கேயுமே அனுபவிச்சிருக்கமாட்டோம் அப்பாகிட்ட இருந்து வர்றதையும் அனுபவிச்சிருக்கமாட்டோம் so ஒவ்வொரு hug க்கு, ஒவ்வொரு விதமானது இருக்கு. அது வந்து, நம்ம expose பண்ணும் போது அதை நாலஞ்சு பேர் video வா எடுத்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போது அதை உங்களுக்கு நல்லா entertain ஆகும். at the same time நம்ம ஒவ்வொரு யூடியூப் channel ல இருந்து கொஞ்சம் spicy ஆ வந்து, எடுக்கணும் அந்த interviews கேக்குற questions like that அந்த மாதிரி எல்லாம். so இப்ப நான் வந்து இருக்கேன். நான் வந்து இப்ப வந்து உங்க கிட்ட வர்றேன்னு வச்சுக்கோங்க okay வா so வந்துட்டு hello ஆஹ் கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லு ஹம் okay so இப்ப வந்து, உங்கள்ட்ட வர்றேன். வந்துட்டு ஆஹ் hi என் பேரு சுரேஷ் ஆஹ் XTV ல இருந்து வர்றேன். so இதுக்கு முன்னாடி நீங்க love பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து, உங்கள்ட்ட கேட்கறேன் நீங்க என்ன சொல்லுவீங்க நானா இல்லைன்னுதான் சொல்லுவேன் ஹம் அப்போ இருக்குதுன்னா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவீங்களா ஆனால் நாங்க அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவோம் இல்லாத ஒண்ணை உருவாக்குவோம் say இப்ப நீங்க வந்து, love பண்ணலை அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்பிடின்னா நாங்க வந்து அப்ப வந்து சரி okay இப்ப இந்த மாதிரி ஒரு boyfriend வந்து, உங்களுக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. so அவரு வந்து உங்களை வந்து நல்லா date பண்றாரு but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 ஒரு curiosity வந்து உண்டாக்கி entertain பண்றதுக்காக நாங்க வந்து, பின்னாடி வந்து, ஏதாவது ஒரு BGM மோ இல்ல வேற எதாவது BGM போட்டு நாங்க அதை வந்து, கொஞ்சம் வந்து, spicy ஆ வந்து, கொண்டு போவோம். at the same time அதை வந்து ஒரு awareness மாதிரியும் நாங்க பண்ணுவோம் அழுவாத பிள்ளையை அழுவ வெச்சிருவீங்க

இல்லை like that அப்படியும் நாங்க சொல்ல வரலை but ஆஹ் commercial content ம் வந்து, entertainment க்கு வேணும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சரி okay apart from the love social contents மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நீ யூடியூப்ல என்ன பண்ணுவ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 ஆஹ் இது actually என் real life ல நடந்த ஒரு incident so அதை வந்து நான் ஆஹ் play பண்ணேன். like என்னன்னா வந்து, ஒரு beggar actually வந்து ஆஹ் அதாவது ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் வந்து, என் கிட்ட வந்து, பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாரு நான் அப்போ வந்து என்ன பண்ணேன் ஒரு கடையில இருந்து bargain பண்ணேன். like ஒரு hundred and fifty rupees க்கும் என்னமோ something நான் வந்து purchase பண்ணேன் but hundred and thirty போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் bargain பண்ணி எனக்கு அந்த profit ஏ வந்து, twenty rupees தான் அப்படின்னு வந்து, அவர் சொன்னாரு கடைக்காரர். but நான் bar gain பண்ணி twenty rupees நான் வாங்கிக்கிட்டேன். எனக்குன்னு ஆஹ் வாங்கிட்டு இப்படி திரும்புறேன்னு பார்த்தா அந்த beggar வந்து, அந்த twenty rupees வந்து கேட்டாரு சரின்னு நானும் கொடுத்துட்டேன். ரொம்ப பாவமா இருக்காரேன்னு சொல்லிட்டு அந்த beggar அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரர் வந்து, என்னை பார்த்து சிரிச்சாப்புல அப்ப வந்து, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த beggar கிட்டதான் நான் காசு கடன் வாங்கியே இந்த கடையை போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாப்புல அந்த இடத்துல அது எனக்கு ஒரு பயங்கர shock ஆ இருந்துச்சு

எப்படி எப்படி அப்படி இப்போ ஆஹ் உனக்கு வந்து basic ஆ வந்து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

okay இல்லை நான் என்ன கேட்கிறேன்னா நீ bargain பண்ணி அந்த twenty rupees save பண்ணதை எப்படியும் அவருக்கே போற மாதிரி அவர் பண்ணிக்கிட்டாரு. சரி நீ வந்து, ஒ~ ஒரு ஆள்கிட்டதான் கொடுத்திருக்க அந்த amount அ ஹம் but ஆனா அது வந்து, இப்படி ஆயிடுச்சு. நான் அதுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு பயங்கர shock so இப்படி வந்து, ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதை நான் வந்து expand பண்ணி அதை ஒரு social message ஆ வந்து கொடுத்தேன். நீங்க வந்து like

அதாவது இப்ப பாக்குற எல்லாருமே பிச்சைக்காரன் மாதிரி எல்லாருமே பிச்சைக்காரன் இல்ல அவன் உண்மையாலுமே பிச்சைக்காரனா இருந்தா சாப்பாடு வாங்கி குடுத்தா போதும்னு போயிருவான் அந்த மாதிரி சொல்ல சொல்றியா

எது தேவையோ அதுவே தர்மம் இப்போ அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த காலம் இல்லை அவ்வளவுதான் simple ஆ சொல்லணும்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 எனக்கு தெரியும்டா எனக்கு தெரியாதா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க எப்படி entertainment பண்ணலான்றதைப்பத்தி நம்ம college days ல எல்லாம் எவ்வளவு வந்து increase லாம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இதைப்பத்தி பேசுவோம் நிறைய detailed ஆவே ஆஹ் என்னமோ கேட்கணும்னு இருந்தேன் வேற என்ன வேற என்ன யூடியூப் channel ல வேற என்ன மாதிரியான message எல்லாம் நீ வந்து போட்டிருக்க I think one time வந்து food சம்மந்தமா ஏதோ ஒண்ணு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க hotel ல சமைச்சிட்டிருந்தாங்க அதைப் பத்தி இப்ப ஏதோ something review மாதிரி எடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்

so அது வந்து பாத்துக்கிட்டீன்னா biryani யோட vlog வந்து, peak ல இருந்த time so செம peak ல வந்து இருந்துச்சு but இங்க திருச்சியில வந்து, கொங்கு stylebriyani ன்ற ஒண்ணு . so அந்த கொங்கு style பிரியாணி வந்து, நம்ம provide பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு owner கிட்ட பேசி நம்ம வந்து, அது வந்து பண்ணோம் so அதனால வந்து, peoples நிறைய பேர் வந்து, அந்த biryani யை வந்து, taste பண்ணி பார்த்து super ஆ இருக்குன்னு regular customer ஆவே ஆயிட்டாங்க so இப்ப என்ன hi hello வணக்கம் and welcome இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்ன்னு பார்த்திங்கனா sorry hello உன்னோட review க்கு அப்புறம் அது ரொம்ப famous ஆயிடுச்சான்னு கேட்கிறேன்

so review வந்து, எப்படி பண்ணணும்னா hi hello வணக்கம் and welcome இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சி திருவானைக்காவலுக்கு பக்கத்துல இருக்கிற கொங்கு stylebiryani யில உள்ள கடையிலதான் இருக்கோம். so இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா open day அதாவது இந்த ஆஹ் shop வந்து, open பண்றாங்க அதை முன்னிட்டு biryani வந்து fifty percentage offer போடுறாங்க plus சில்லி சிக்கனும் வந்து உங்களுக்கு free ஆ தர்றாங்க அப்படின்னு first லேயே எல்லாமே வந்து impress ஆயிடுவாங்க so basic ஆன ஒரு விஷயம் வந்து என்னன்னா

ஹம் free ன்றதைத் தாண்டி இப்போ நீ வந்து, ஒரு dress எடுக்கறே okay வா ஆஹ் so இப்ப வந்து, thousand rupees ன்னு இருக்கு அந்த tag ல okay வா actually அதோட cost வந்து, five hundred

okay

so உன்னோட voice வந்து, crack ஆகுது ஆமா கண்டிப்பா so four ninety அ பாத்து தானே நீ happy ஆவ so அந்த technique தான் அவங்க அங்க use பண்றாங்க அந்த technique தான் அவங்க அங்க use பண்றாங்க. so அதுதான் அங்க main matter ஏ so அதை நான் சொல்லவும் எல்லாம் வந்து, பயங்கர willing அ வந்து, அந்த video skip பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க and then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 so அதனால அவங்க ambience வந்து, நான் ஹம் so entertainment லயே முக்கியமான விஷயம் வந்து, எதுன்னா ஒரு சில பேத்துக்கு பொறுமை இருக்காது so அதனால main focus ஆ shorts ல வந்து, நம்ம வந்து, full ஆ cover up பண்ணுவோம்

so thirty seconds fifteen seconds ல எல்லாம் நம்ம short போட்டோம்ன்னா perfect ஆ வந்து இருக்கும். ஒரு பதினஞ்சு நிமிஷம் video பார்க்கிறதுக்கும் அந்த விஷயத்த பதினஞ்சு second ல சொல்றதுக்குமே பயங்கர இதா இருக்கும். for an example இப்ப வந்து, ஒரு movie யே வந்து எடுத்துப்போமே ஒரு movie review எல்லாம் first நம்ம ஒரு movie ய பார்ப்போம். but இப்ப movie review லாம் ten minutes க்கு வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன யூடியூப் channels லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த hollywood movie ல இதெல்லாம் நடந்துகிட்டு ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஹரி பாட்டர் ஏழு part ஐயுமே, ஏழு எழுபது நிமிஷத்துல முடிச்சிருவாங்க எனக்குத் தெரிஞ்சு so அவ்வளவுதான். for an example சொல்றேம்மா ஏழு part டே வந்துச்சு அவ்வளவுதான் hello okay okay okay ஆஹ் அஹ் கேட்குது சொல்லு so அந்த மாதிரிதான். and then college entertainment லாம் சொல்லவே வேண்டாம் பயங்கரமா பண்ணுவேன் உனக்குத்தான் தெரியுமே. so hi hello வணக்கம் and welcome ன்னு சொல்லி mic அ புடிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஹம் அதான் எனக்குதான் தெரியுமே full ஆவே உன்னோட college culturals விசயத்துல ஹம் கேக்குது hello

சிங்கம், புலி voice எல்லாம் சின்னாளம்பட்டி, நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு எல்லா area லயும் நாங்கதானே. சோறு சோறு மோரு மோரு, குழம்பு குழம்புன்னு சாப்பிட போறேன் so இந்த voice எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், அங்க வந்து sliding ஆஹ் picture வந்து வரும்ல so அந்த picture வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு picture வரும்போது, ஒவ்வொரு actor ஓட voice வந்து பண்ணுவேன். so அதுக்கெல்லாம் வந்து, பயங்கர cheer up ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து, girls college வேறயா so நம்ம வந்து, ஒரு விஷயத்த வந்து, பக்காவா entertain பண்றோம்னா அவங்களோட sync ஆயி பண்ணணும் கண்டிப்பா இப்ப வந்து, ஒரு college எடுத்துக்கிட்டோம் ஒரு department எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு சில பேருக்கு confirm இருக்கும். திவ்யான்ற பேர் இருக்கும் பிரியான்ற பேர் இருக்கும் so இந்த ரெண்டு பேரை அங்க use பண்ணிக்கிட்டேன். ஒரு group கத்துனாங்க இரண்டாவதா பேர் சொல்லும் போது ரெண்டாவது group கத்துனாங்க. so இப்படி எல்லாம், அவங்களுக்குள்ள நம்ம கலந்து entertain பண்ணணும். and then ishu ன்ற பேர் வந்து, நூறிலே ஒருத்தர்க்கு வந்து, வைப்பாங்க. so அது வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல பக்காவா workout ஆகும் அதுக்கப்புறம் வந்து

so அதுக்கப்புறம் வந்து, கண்டிப்பா, அது இல்லாம எதுவுமே கிடையாது so இப்ப வந்து, அது வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்

சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு so அதுக்கப்புறம் வந்து, நான் என்ன பண்ணேன் ஒவ்வொரு voice ஆ பேச ஆரம்பிச்சேன். அப்ப girls க்கு catchy யான ஒரு சில actors voice எல்லாம் எடுத்தோம்னு வச்சுகோயேன் confirm வந்து, sound சும்மா பிச்சுக்கிட்டுப் போகும் entertain ட்டும் பயங்கரமா அவங்க பயங்கரமா enjoy பண்ணுவாங்க so அந்த மாதிரி நான் வந்து, மாதவன் voice வந்து எடுத்தேன். சூர்யா voice எடுத்தேன். and then ஆ இன்னும் girls க்கு favourite ஆனா actor~ actors voice எல்லாம் எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் அஹ் அது வந்து actually ஒரு fun entertainment தான் last அ வந்து final லா பண்ணேன். so வந்து நான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா college ல, ஒரு அது actually fun content தான். என்னோட last அந்த slide வரும்போதே என்னோட இன்ஸ்டாகிராம் ID வந்து வச்சு இதோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ID சுரேஷ்குமார், zero zero last slide வரும்போது என்னோடஇன்ஸ்டாகிராம் ஆஹ் ID ய வந்து, அங்க mention பண்ணி வச்சிருந்தேன். mention பண்ணிட்டு இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ID யாராவது எனக்கு வந்து பாராட்டணும் இல்லை எனக்கு DM பண்ணணும்ன்னா இந்த ID க்கு வந்து message பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே full ஆ எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க

Hello சொல்லுங்க அஹ் zomato தான் சொல்லுங்க madam. ஏன் madam? சொல்லுங்க madam.

சொல்லுங்க உங்க உங்க name அஹ் சொல்லுங்க madam. ஆஹ் இல்ல madam அந்த மா அந்த மாதிரி வர வாய்ப்பில்லயே madam wrong delivery எங்க team mate வந்து fast delivery பண்ணிருவாங்க madam அதுலாம் இல்ல madam அப்படி அப்படி அப்படி வர வாய்ப்பில்லையே madam. உங்க உங்க name சொல்றீங்களா madam? எங்க இருந்து madam சோனா கோபால்தான madam உங்க name? எங்க இருந்து madam பேசறீங்க? Okay madam okay madam okay madam உங்க அந்த order பண்ணிங்கல்ல madamIDnumber சொல்றீங்களா madam கொஞ்சம்? Madam madam அது இல்ல madam அதுதா madam check பண்ணி சொல்றேன் madam சொல்லுங்க madam ஆஹ் note பண்ணிக்கறேன் madam சொல்லுங்க madam Five two six one ஒரு நிமிஷம் madam line யே இருங்க madam hello madam இருக்கீங்களா? madam உங்களுக்கு two o'clock லாம் delivery ஆயிருக்குமே madam ஆமா madam order பண்ணிருக்கீங்க. ஒரு mutton பிரியாணி ஒன்னு, chicken பிரியானி ஒன்னு, sixty five ல ரெண்டு order பண்ணிருக்கீங்க madam ஆமா madam சொல்லுங்க madam

veg veg pulao இல்ல madam அப்படி வர வாய்ப்பு இருக்காதே madam correct டா தான mam ஒரு chicken பிரியானி ஒன்னு, ஒரு mutton பிரியானி ஒன்னு, அப்பறம் ரெண்டு chicken

இல்ல madam. அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்ல madam. எங்க correct டாதா